சிலாப் இல் இட்டரேட்டிவ் கணக்கீடுகள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு நான் பயன்படுத்துவது மாக் இயங்கு தளத்தில் சிலாப் பதிப்பு 52 ஆனாலும் இந்த கணக்கீடுகள் ஏனைய பதிப்புகளிலும் வேலை செய்ய வேண்டும்
மேலும் லினக்ஸ் மற்றும் விண்டோஸ் இலும்
iterationஸ்கே பைல் இல் உள்ள கோடு ஐ பயன்படுத்துவேன்
இந்த பைல் ஐ சிலாப் எடிட்டர் இல் திறந்துள்ளேன்
இதை எடிட்டர் ஆக மட்டுமே பயன்படுத்துவேன்
கோலோன் ஆப்பரேட்டர் மூலம் ஒரு வெக்டர் ஐ உருவாக்கலாம்
இ எக்குவல் டோ 1 கோலோன் 5 இது ஒரு வெக்டர் ஐ 1 இலிருந்து 5 க்கு படிக்கு 1 அதிகரித்து உருவாக்குகிறது
இந்த கமாண்ட் இல் இ எக்குவல் டோ 1 கோலோன் 2 கோலோன் 5 நடுவில் உள்ள ஆர்குமென்ட் 2 இன்கிரிமெண்ட் ஐ காட்டுகிறது 1 தான் முதல் ஆர்குமென்ட் அங்கே வெக்டர் துவங்குகிறது
நாம் 5 க்கு மேல் போக முடியாது
5 க்கு சமமாக இருக்கலாம்
முடிக்கும் ஆர்குமென்ட் 6 ஆக மாறினாலும் விடை அப்படியே இருக்கும்
இந்த நடத்தையை விளக்குவது சுலபமே
ஏன் என்று ஒரு கணம் யோசிக்கலாமா160
இப்போது இட்டரேட்டிவ் கணக்கீடுகளை செய்ய போர் ஸ்டேட்மெண்ட் ஐ பயன்படுத்துவதை பார்க்கலாம் போர்
இ எக்குவல் டோ 1 கோலோன் 2 கோலோன் 7
டிஸ்ப் இ
சிலாப் கன்சோல் ல் வெட்டி ஒட்டி Enter செய்க
நாம் லூப் இல் செல்ல செல்ல இந்த கோடு
இ ஐ பிரின்ட் ஆட் செய்கிறது இதன் காரணம் கமாண்ட் டிஸ்ப் அனுப்பிய ஆர்குமென்ட் காட்டப்படுகிறது
போர் லூப் இன்டிஜர் மதிப்புகளுக்கு பயனாகிறது என்பதை நினைவில் கொள்க
இங்கே நான்கு இன்டிஜர் மதிப்புகள்
1 3 5 மற்றும் 7 காட்டப்படுகின்றன போர் லூப் இல் எவ்வளவு முறை iterationகள் நடக்கிறதோ அந்த எண்ணிக்கை பிரியோரி எனப்படும்
இந்த டியூட்டோரியல் இல் முன்னிருப்பு இன்கிரிமெண்ட் ஆக ஒன்றைக்கொள்வோம்
இ எக்குவல் டோ 1 லிருந்து 5 என காட்டும் லூப் உடன் துவக்கலாம்
பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஐ உள்ளிடுவதன் மூலம் கோடு ஐ மாற்றலாம்
2 வரை மட்டுமே காட்டபப்டுவதை கவனிக்கவும் இட்டரேஷன் இ இன் கடைசி மதிப்பான 5 வரை நடக்கவில்லை
இ எக்குவல் டோ 2 என ஆனபோது ஐஎஃப் ப்ளாக் முதல் முறையாக செயலாக்கப்பட்டது
ஆனால் பிரேக் கமாண்ட்
லூப் ஐ நிறுத்தி விட்டது
இடையில் ஏதேனும் கண்டிஷன் பூர்த்தியானால் லூப் இலிருந்து வெளியேற பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஐ பயன்படுத்தலாம்
இ எக்குவல் டோ 2 ஸ்டேட்மெண்ட் இல் எக்குவல் டோ குறி இரு முறை இருப்பதை காணவும்
புரோகிராமிங் மொழிகளில் சமநிலையைக் காட்ட இதுவே நியமம் ஆகும்
இந்த கம்பரிசன் ஸ்டேட்மெண்ட் இன் விடை ஒரு boolean ட்ரூ அல்லது பால்சே
கன்டின்யூ ஸ்டேட்மெண்ட் ஐ இங்கே நுழைக்கலாம்
ஒட்டி Enter ஐ அழுத்தவும் இதன் விளைவாக இ 4 க்கும் 5 க்கும் மட்டுமே காட்டப்படுகிறது
இ லெஸ் தன் ஒர் எக்குவல் டோ 3 ஸ்டேட்மெண்ட் இன் நிபந்தனையால் இ 3 க்கு சமம் அல்லது குறைவு என்ற நிலையில் ஏதும் காட்டப்படுவதில்லை
கன்டின்யூ ஸ்டேட்மெண்ட்
புரோகிராம் ஐ மீதி லூப் ஐ தவிர்க்கச்சொல்லுகிறது
பிரேக் ஸ்டேட்மெண்ட் போலில்லாமல் இது லூப் ஐ முடிப்பதில்லை
பாராமீட்டர் இ இன்கிரிமெண்ட் ஆகிறது மற்றும் லூப் இன் எல்லா கணக்கீடுகளும் புதிய இ க்கு செயலாகிறது
இங்கு சற்று இளைப்பாறி எப்படி லெஸ் தன் ஒர் எக்குவல் டோ வகை ஆப்பரேட்டர் களுக்கு உதவி பெறுவது எனப்பார்க்கலாம்
டைப் செய்க
லெஸ் தன் ஒர் எக்குவல் டோ
ஹெல்ப் உடன்
இது சிலாப் ஹெல்ப் ப்ரவ்சர் ஐ திறக்கிறது
லெஸ் ஆப்ஷன் இன் கீழ் உதவி இருக்கிறது ஆகவே இப்போது இதை மூடிவிட்டு ஹெல்ப் லெஸ் என டைப் செய்தால் தேவையான ஹெல்ப் வழிக்காட்டல்கள் இங்கே கிடைக்கின்றன
இதை மூடுகிறேன்
சிலாப் இல் இந்த போர் ஸ்டேட்மெண்ட்
புரோகிராமிங் லாங்குவேஜ் களில் உள்ளதை விட சக்தி வாய்ந்தது
உதாரணமாக ஒரு வெக்டர் மீது ஒரு லூப் ஐ இயக்கலாம் இந்த ஸ்கிரிப்ட்
வி இன் மதிப்புகள் எல்லாவற்றையும் காட்டுகிறது
இதுவரை வேரியபிள் களை மட்டுமே காட்டிக்கொண்டு இருந்தோம்
உண்மையில் ஒரு கணக்கீட்டின் விடையைக்கூட காட்டலாம்
பின் வரும் கோடு
எண்களின் இரண்டுக்குகளை காட்டுகிறது
போர் லூப் ஐ விவரிக்க நிறையவே நேரம் எடுத்துக்கொண்டோம்
இப்போது வைல் லூப் ஐ பார்க்கலாம்
ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் ட்ரூ ஆக இருக்கும் வரை லூப் ஐ இயக்க வைல் ஸ்டேட்மெண்ட் அனுமதிக்கிறது
லூப் இன் ஆரம்பத்தில் எக்ஸ்பிரஷன் ட்ரூ எனில் வைல் லூப் இன் பாடி இல் உள்ள statementகள் இயங்குகின்றன
புரோகிராம் ஐ நன்றாக எழுதி இருந்தால் எக்ஸ்பிரஷன் பால்சே ஆகி லூப் முடிவடையும்
இப்போது வைல் லூப் க்கு உதாரணத்தை பார்க்கலாம்160 இ இன் மதிப்புகள் 1 முதல் 6 வரை காட்டப்படுகின்றது
போர் லூப் போலவே பிரேக் மற்றும் கன்டின்யூ statementகள் வைல் லூப் இலும் வேலை செய்கின்றன
பிரேக் ஐ பயன்படுத்தி இதை செய்து காட்டலாம்
இ எக்குவல் டோ 3 என்றானதும் பிரேக் ஸ்டேட்மெண்ட் காரணமாக புரோகிராம்
லூப் ஐ நிறுத்துகிறது
மேலும் கன்டின்யூ ஸ்டேட்மெண்ட் ஐ வைல் லூப் இல் முயற்சிக்கலாம்
இத்துடன் சிலாப் இல் இட்டரேட்டிவ் கணக்கீடுகள் மீதான ஸ்போக்கன் டியூட்டோரியல் முடிவுக்கு வருகிறது
ஸ்போக்கன் Tutorialகள் இந்திய அரசு துவக்கிய மார்ட் இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே ஆதரிக்கப்படும் டால்க் டோ ஆ டீச்சர் திட்டத்தின் ஒரு அங்கமாகும்
இது குறித்த மேலதிக தகவல்களுக்கு httpspoken tutorialorgNMEICT Intro இந்த டுடோரியலுக்கு தமிழாக்கம் கடலூர் திவா குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா